அதுதான் உங்ககிட்ட நிறைய ideas இருக்கும் இல்ல. உங்களுக்கு நிறைய தெரியும் இல்ல. Business பண்றது பத்தி உங்ககிட்ட கேட்டுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு call பண்னேன். என்ன பத்தி business ஆரம்பிக்கலாம்னு சொல்லி idea இருக்கீங்க? என்ன business ஆரம்பிக்கலாம்னா அஹ் கொஞ்சம் நல்லா வந்து லாபம் இருக்கனும். ஏன்னா நம்ம எப்பப்பாத்தாலும் சும்மா just business ஆரம்பிக்கிறோம்னு ஆரம்பிச்சிட்டு அப்புறம் கொஞ்ச நாளில stop பன்னிட்டு நல்லா இல்ல அப்படினா எல்லாருமே திட்டுவாங்க. அதனால கொஞ்சம் useful ஆன business ஏதாவது பண்ணலாம்னு அப்படினு சொல்லிட்டு யோசிச்சுயிருக்கேன் அதான் சரி உங்ககிட்ட கேப்போம்னு. உங்களுக்கான நிறயை தெரியும்மில்ல idea இருக்கும்மில்ல. அப்படினா நாங்க use பண்ற Business நீங்களும் பண்ணலாமே? அப்படியா! சரி, என்ன பண்றீங்க நீங்க? நாங்க அந்த mop ஓட்டரை குச்சி brush mat இதுயெல்லாம் வந்து என்னபண்றதுன்னா supply பண்ணிட்டுஇருக்கோம். அப்படியா super sooper அதுஎல்லாம் வந்து எங்கயிருந்து வாங்கி எங்க supply பண்றீங்க நீங்க? உங்களுக்கு விசாகப்பட்டினம் தெரியுமா? விசாகப்பட்டினம்.

உம் நமக்கு அங்கேயிருந்து விசாகபட்டினத்தில இருந்து சென்னைக்கு வரும்.

ஓ சரி, சரி. அதே மாதிரி அந்த dress எல்லாம் தெரியும் இல்லை. அத நாங்க வந்து ready பண்ணி விக்கிறது.

அந்த dress யும் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் piece எடுத்து அங்க இருந்து இங்க வர வைப்போம்.

அதே மாதிரி இப்போ mat இருக்கு பாத்தீங்களா?

Fur mat அந்தமாதிரி நம்ம வந்து, அந்தமாதிரி business பன்னிட்டு இருக்கோம். ஓ சரி, சரி. இது எல்லாம் எங்க இருந்து ஓவன்னா தனி தனி எடத்துல இருந்து வாங்கணுமா? விசாகப்பட்டினதில இப்போ வாங்கினீங்கனா விசாகப்பட்டினதில நம்ம இப்போ போய்ட்டு அங்க இருந்து நம்ம கண்ணால பாத்து இந்த piece நமக்கு ஒரு ஒரு lorry வேணும்.

நம்ம இப்போ சென்னைல ஒரு குடோன் வச்சிருக்கோம் சென்னைல குடோன் இருக்கா? எந்த எடத்துக்கிட்ட? இப்போ சென்னை வந்து இந்த எம். ஜி. ஆர் நகர் இங்கிறது ஒரு இது இருக்கு ஏரியா.

அங்க வந்து நம்ம ஒரு குடோன் வச்சிருக்கோம் எங்க அண்ணன் வச்சிருக்காப்புல.

நம்ம அங்கிருந்து எங்க அண்ணன் குடோன்க்கு போனும்னா நமக்கு தேவயான பொருள் மட்டும் சென்னைல இருந்து திருச்சிக்கு வந்து வரவச்சிருவோம்

ஆமா இப்போ திருச்சிலிருந்து நம்ம அப்படியே supply பன்னிட்டு அப்படியே என்ன பண்றது எல்லா கடைலயும் sales பன்னிட்டு இருந்துருங்க. அதன் இப்போ உங்களுக்கு ஏதாவது business ஆரம்பிக்கனும்னா இதையே ஆரம்பிச்சிக்குக்கோங்க நீங்க எங்க இருந்து ரோஷினி பேசுறீங்க. நான் இங்கத்தாத்தான் இருக்கேன் திருச்சில தான் but outer கீரனூர் கிட்ட இருக்கேன்.

நீங்க பேசுறது கேக்கல கொஞ்சம் sound ஆஹ் பேசுங்க please

இல்ல எனக்கு இங்க ஓட்டற குச்சி வந்து எப்படி sale ஆகும்னு சொல்லுங்க அதிகமா வாங்குவாங்களா இல்ல அது எல்லாம் ஒரு வாட்டி வாங்கிப்போட்டு மக்கள் வந்து ஆறு மாசம் ஒரு வருசத்துக்கு ஒரே இத தான் வச்சிருப்பாங்க. இதே வந்து mat னு வைங்களேன். இரண்டு மாசத்துக்கு ஒருவாட்டி மத்தவங்க அதிகமா வாங்கற பொருளை இருந்திச்சுன்னா தான் நமக்கு ஓடும் சீக்கிரம்.

அது வந்து steel ல இருக்கும் அது சில பேர் வந்து use பண்ணாம தண்ணில போட்டா வீணா போயிரும் அதோட stick

அதுலயே வந்து wood stick ல ஒன்னு அது வந்த மரக்கட்டைல இருக்கும்.

அது எப்படின்னா நம்ம use பண்றத பொறுத்து அது வந்து கட்ட கொஞ்சம் strong ஆஹ் இருக்கும். நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அது வந்து ஒரு ஆறு ஏழு மாசம் use பண்ணலாம்.

அந்த China mop வந்து மூணு இரண்டு மாசம் தான் use பண்ண முடியும்

அதுனால அந்த wood mop சொல்றீங்க பாத்தீங்களா. அது உங்களுக்கு வந்து வந்து நல்லாயிருக்கும் comfortable இருக்கும்.

ஆமா சில பேர் அது தெரியாமலே ஒரு ஜாமான் சரியிலான எல்லா ஜாமான்லயும் குறை சொல்ராங்க அதுனால தான் நம்ம அவங்ககிட்ட போய் அது China mop புலி mop இந்தியன் mop நிறய mop இருக்கு. ஓ, சரி, சரி. அதுதான் சொன்னேன் இப்ப நீங்க உங்களுக்கு quality ஆஹ் தரனும்னா நீங்க இந்த மாதிரி wood mop எடுத்துக்கோங்க இந்தியன் mop இது நல்லாயிருக்கும். சரி okay okay நீங்க சொல்றது கூட எனக்கு புடிச்சிருக்கு. நல்ல idea வா தான் இருக்கு. இது எத்தனை எந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லி plan எத்தன piece ஆஹ் இப்ப எனக்கு ஒரு பனிரெண்டு piece ஒரு dozen வாங்கினேன் வைங்களேன் அதோட use எப்படி இருக்கும், எப்படி எல்லாரும் sales வங்காரங்கள்னு போவுதான்னு பாத்திட்டு தான் நான் next next move பண்ண முடியும். இப்போ நீங்க வீட்டிற்கு வேண்டி வாங்கிறீங்களா இல்ல நீங்க வாங்கி sales யும் பண்னும்மா? லாபம் வர மாதிரி அந்த மாதிரி. அஹ் லாபம் நமக்கு அதிகமா வரணும் வீட்டிற்கு சொந்தக்காரங்களுக்கு சொன்னேன் தெரிஞ்சிச்சு அப்படினா அடுத்து அடுத்து எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாருமே வந்து வாங்குவாங்க அப்படினு ஒரு நம்பிக்கை இருக்கு அதுக்காக தான் யோசிச்சேன். சரி அப்படினா ஒன்னு பண்ணுங்க நமக்கு China mop ஒரு load இருக்கு இந்தியன் mop ஒரு load இருக்கு. அப்படியா, சரி, சரி.

அத நீங்க வந்து நூத்திபத்து ரூபாய்க்கு விக்கலாம் local ல

இப்போ அது வந்து light ஆனா quality சும்மா ஒரு மூணு மாசத்துக்கு நாலு மாசத்துக்கு use பன்றது.

இப்போ இந்தியன் னா என்னனு தெரியுமா ஆறு மாசம் அது ஒரு வருஷம் கூட நம்ம use பண்ற மாதிரி.

அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் விலை வந்து கூடயா வரும் அது சொல்லபோனீங்கனா ஒரு mop தொன்னூறு ரூபாய் வரும்.

அந்த இப்போ நீங்க அத local க்கு விக்கணும்னா நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விக்கலாம் ஒரு piece. அப்படியா சொல்றீங்களா சரி. நூத்தி இருபத்தியஞ்சு ரூபாய்க்கு நீங்க தரலாம்.

அதுல வந்து கொஞ்சம் பெரிய mat ஆஹ் வரும். rubber cloth உள்ளது அது ஒரு piece வந்து முப்பது ரூபா வரும்.

இப்போ இந்த சின்ன mat ல எவ்ளோக்கு விக்கலாம்னா இருபத்தியஞ்சு, இருபத்தியஞ்சு ரூபாக்கு விக்கலாம் ஒரு mat

இல்ல பதினைஞ்சு ரூபா mat வந்து இருபத்தியஞ்சு ரூபாய்க்கு விக்கலாம். புரியல நீங்க சொல்றதே எனக்கு. இல்ல அக்கா, இல்ல ரோஷினி, நான் என்ன சொல்றனான் இப்போ பதினஞ்சு ரூபா mat ஒன்னு சொல்லிருந்தேன் இல்ல.

அத வந்து நீங்க இருபத்தியஞ்சு ரூபாய்க்கு விக்கலாம்.

Wholesale rate க்கு பத்து ரூபாய் லாபம் வர மாதிரி வரும்.

இப்போ அதுலயும் சொல்ல போனீங்கன்னா பெரிய mat வந்து ஒன்னு இருக்கும். அது வந்து முப்பது ரூபாய் ஒரு piece

அது வந்து உங்களுக்கு கொடுத்தேனா அத நீங்க நாற்பத்தியஞ்சு ரூபாய்க்கு விக்கலாம். அதுல வந்து ஒரு piece பதினைஞ்சு ரூபா. நீ வந்து என்னபன்னுவீங்கன்னா சம்பதிக்கலாம் ஒரு piece க்கு. அப்படியா சரி, சரி. ஆமா. இது சின்ன mat பெரிய mat அந்தமாதிரி வந்து வரும். சரி, சரி. சரிங்க. எந்த மாதிரி சின்ன mat ல எத்தனை piece பெரிய mat எத்தனை piece னு சொன்னீங்க னா நம்ம உங்களுக்கு வந்து door delivery வந்து பண்ணிவிட்டிருவோம். சரி okay நீங்க வந்து எப்படினு பாத்திட்டு சொல்லுங்க. நானும் உங்க கிட்ட சொல்றேன் door delivery பண்றீங்க அப்படினா அதுக்கு தனியா charge இருக்கா? இல்ல இங்க இருந்து door delivery வந்து free ஆஹ் தான் பாத்து விட்டுருவோம்.

இப்போ நீங்க கேட்யிங் இல்ல இந்த mop சில பேருக்கு வந்து இரண்டு மாசம் ஓடுது மூணு மாசம் தான் ஓடுது நல்லா இருக்கமாட்டேங்குது.

இதுக்கு வேண்டி தான் நாம புது mop னு ஒன்னு தயாரிக்கிறோம் இந்தியன் mop அது வந்து கொஞ்சம் heavy ஆஹ் இருக்கும் நல்லாவே இருக்கும்.

அதுல பாத்தீங்கன்னா அது இப்ப நல்லா ஓடுது. திருச்சி ல நாங்க தான் எல்லாம் இடத்திலும் supply பண்றோம்.

ஒவ்வரு ஊர்ல நாங்க தான் இப்போ சொல்ல போனீங்கன்னா விருத்தாச்சலம், விருதுநகர், சென்னை நாங்க தான் வந்து சேல்ஸ் பன்னிட்டு இருக்கோம் இந்த mop mat ஓட்டற குச்சி எல்லாம்

எப்படி நீங்க வந்து direct ஆஹ் கடைங்களுக்கு குடுப்பீங்களா இல்லை வந்து இதுக்கு தருவீர்களா? இல்லை நம்ம வந்து ஆளுங்கள வச்சிருக்கோம் line இக்கு போறமாதிரி. போய் ஆர்டர் எடுக்கிற மாதிரி ஆளுங்கள வச்சிருக்கோம். மூணு நாலு பேர. ஓவருந்தங்க ஒவ்வரு ஊர்ல போய் நம்ம business பத்தி சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம கடை வச்சிருக்கோம்னு

ஓ okay okay பரவாயில்ல அந்த மாதிரி பண்ணுவீங்க. பண்ணோம். நமக்கு சில company ல இருந்து ஒரு பத்து பேர் வேல பாக்குறாங்க அந்த மாதிரி. அப்படியா, சரி. இப்ப நீங்க கீரனுரல் இந்த மாதிரி கடை வச்சிருந்தீங்கனா நம்ம lorry full ஆஹ் அனுப்பிவிடுவோம். so இப்போதைக்கு நீங்க வீட்டிற்கு useful க்கு வாங்கினிங்கனா கூட நம்ம இது courier ல போட்டு விட்டிருவோம். Okay okay பரவாயில்ல இதுவும் கொஞ்சம் நல்ல idea வ தான் இருக்கு நீங்க courier ல போட்டு விட்டிங்கனா அப்படின்னா நான் வந்து வாங்கிப்பேன் இங்க கூட எப்படி என்னனு பாத்திட்டு. என்ன மாதிரி வேணுமிங்கிறீங்க. கொஞ்சம் China mop ல ஒரு அஞ்சு பத்து பீஸ் இல்ல இந்தியன் mop ல ஒரு இருபது முப்பது பீஸ் அந்தமாதிரி இரண்டு. அஹ் okay எனக்கு அப்படி போட்ட கூட. ஏன்னா நீங்க use பன்னி பாருங்க உங்களுக்கு எது comforatble ஆஹ் இருக்கு. நல்லா இருக்குனு use பன்னி பாருங்க. அடுத்து சொல்ல போனீங்கன்னா இந்த சின்ன mat பெரிய mat அதும் ஒரு பத்து பத்து பீஸ் அனுப்பிவிடுறேன். அதும் use பன்னி பாத்துக்கோங்க. ஆஹ் அந்த மாதிரி வேணா கூட பண்ணலாம். நீங்க ஏன்னா நம்ம customers கிட்ட ஒரு mat முப்பது ரூபாய் சொன்ன ஆச்சரியப்படுவாங்க என்ன முப்பது ரூபா சொல்றீங்க நாம இருபது ரூபா வாங்கிட்டுஇருந்தோம் பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம்ன்னு சொல்லி சொல்லுவாங்க.

அதுனால நம்ம சின்ன mat யும் வச்சிக்கிட்டோம்னா அந்த மாதிரி கம்மீயான rate ல கேட்டா இது நம்ம எடுத்து குடுத்திரலாம் எந்த ஒரு பிரச்னையும் இருக்காது. ஆ அந்த மாதிரி பண்ணலாம் இப்போ mop ல சொல்ல போனீங்கன்னா சில பேர் கம்மியா கேப்பாங்க. இப்போ நீங்க இத நூறு ரூபனு சொன்னீங்கன்னா என்னமா நாங்க எழுபத்தியந்து ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம் என்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம்னு கண்டிப்பா கேப்பாங்க.

அதுனால தான் China mop வச்சிருத்தோம்னா அத நம்ம எடுத்து குடுத்திறலாம். இல்ல நீங்க கேக்கிற ரேட்க்கு வந்து இந்த mop இருக்கு. இந்த மாதிரி நிறய பேர் கேப்பாங்க. அதுனால தான் நம்ம எல்லா things யும் company ல வச்சிருக்கிறது சரி, சரி. இப்போ உங்களுக்கு எத்தனை எத்தனை piece வேணும்னு சொன்னீங்கன்னா நம்ம எல்லாம் போட்டிவிட்டுடுவோம். ஒரு dozen குடுங்க எனக்கு போதும் அது. ஒரு பனிரெண்டு piece அதுல பனிரெண்டு piece அப்படி குடுத்தீங்கனா கொஞ்சம் easy ஆஹ் இருக்கும். எனக்கு எப்படி புடிச்சிருக்கோ அத பொறுத்து நான் வாங்கிப்பேன். சரி எப்படி இத sales பண்ண போறீங்களா இல்ல சொந்தகாரங்களுக்கு மட்டும் இத sales தான் பண்ணனும். அப்போ தான் நமக்கும் useful ஆஹ் இருக்கும். அப்போனா நீங்க என சொல்றீங்கனா இந்த சின்ன mat ல பத்து, பெரிய mat ல பத்து, அதுமாதிரி இந்த mop ல China mop பத்து பீஸ் இந்த இந்தியன் mop ல பத்து பீஸ். ஆமா ஆமா அப்படி தான் சொல்லறேன். சரி உங்க contact number address ஆவது இப்போ lorry shed number சொன்னீங்கன்னா நம்ம note பன்னி நம்ம அனுப்பிவிட்டிருவோம். நான் சொல்லட்டா உங்களுக்கு contact number

Four Two

Five Nine Address சொல்லுங்க ரோஷினி. உம் Number பத்து Number பத்து

கலைவாணி நகர் கலைவாணி நகர் அருப்புக்கோட்டை

விருதுநகர்

மதுரை. சரி ரோஷினி இந்த மாதிரி Pincode சொல்லறேன். அதையும் note பண்ணிக்கோங்க.

திடீர்னு என்ன உங்களுக்கு business பண்ற மாதிரி ஒரு idea வந்திச்சி. இவளோ நாள் வீட்டிலே நீங்க வேல பாத்திட்டு இருந்தீங்க.

அடுத்து அடுத்து போகணும் அப்படினா நம்மளும் ஒரு ஆள் சம்பாதிச்சா மட்டும் வீட்டில பத்தாது இல்ல நாமளும் ஏதாவது அவங்களுக்கு help பண்ணனும் support பன்னி சம்பாதிச்சாதான் முடியும். ஆமா இதுவும் right தான் வீட்டில உக்காந்திட்டே இருந்தோம்னா ஏதும் பன்ன முடியாது. என்ன பேசுறீங்க புரியல Hello

ஆனா வீட்டில உக்காந்து இருக்கிறதா விட நம்ம ஏதாச்சும் business பன்னா நமக்கு ஒரு லாபம் வரும்.

வீட்டில அக்கா தங்கச்சி இருகாங்க அவங்களுக்கு marriage பண்ணனும் அதுக்காக நமக்கு காசு தேவைகள் படும். ஆமா அதுக்காக தான் ரொம்ப யோசிச்சு இப்போ முடிவு பண்ணினது. Hello

இல்ல கொஞ்சம் network problem ஆஹ் இருக்கு அதன்கடி தான். அப்படியா சரி நீங்க எங்க வெளிய இருக்கீங்களா ஒரே sound ஆஹ் இருக்கு.